நாலு பேரு தோட்ட வேலைய செஞ்சிட்ருக்காங்க.

சேருக்கு நடுவுல ஒரு டேபிள் இருக்கு.

ஜன்னல்ல வந்து பிங்க் அ ஸ்கிரீன் போட்டுருக்காங்க.

பெரிய பெரிய தலைவர்களோட படங்கள் எல்லா வரஞ்சு வச்சுருக்காங்க.

ஒரு சின்ன பெட்டிக்கடையில வந்து நறையா பொருள்கள் தொங்கவிட்ருக்காங்க.

ஒரு ஜன்னல்ல வந்து செகப்பு நீல கலர்ல ஸ்கிரீன் போட்ருக்காங்க.

பில்டிங்கு முன்னாடி வந்து நெறைய பூச்செடி வெச்சு அடுக்கி வச்சிருக்.

பில்டிங்க்கு முன்னாடி உள்ள ரோட்ல வந்து ரெண்டு கார் இருக்கு.

நடுவுல ஒரு வெள்ள கலர் சேர் இருக்கு.

ஒரு ஆர்ச்க்கு மேல எதோ எழுதி இருக்--

ரோடோட ரெண்டு சைடுலையு புல்லு மரங்கள் எல்லா இருக்கு.

ரைட் சைடுல ஒரு சின்ன பகுதியில வந்து வேலி போட்ருக்காங்க.

பில்டிங்க சுத்தி பெரிய பெரிய மரங்களெல்லா நெறைய இருக்கு.

அஞ்சு வெள்ள சேரூம் ஒரு டேபிள் இருக்கு.

அந்த குட்டி குட்டி டாப்க்கு பின்னாடி ஸ்கர்டெல்லா தொங்குது.

இந்த கடயோட பேனர்ல ஸ்னாக் பார்னு எழுதிருக்கு.

தேசியக்கொடிக்கு ரெண்டு சைட்லியு ரெண்டு பேர் நின்னுட்ருக்காங்க.

பின்னாடி கிரே கலர்ல ஒரு பில்டிங் இருக்கு.

மூணு வரிசையில பசங்க வந்து தேசிய கொடிய பாத்து நின்ட்ருக்காங்க.

அதுக்கு மேல சின்ன செடிகள் எல்லா வளந்துருக்கு.

வாஷிங் மெஷின் ஃப்ரிட்ஜ் எல்லா நறைய வெச்சிருக்காங்க.

நடுவுல ஒரு பெரிய ஸ்டூல் இருக்கு.

பெரிய டேபிள்ல கட்டபை அப்றோ அட்டப்பெட்டில வந்து நெறைய திங்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க.

ரைட் சைடுல உள்ள செல்ஃப்ல வந்து பெரிய நூல் கண்டு தொங்கவிட்டுருக்க--.

பில்டிங் காம்பவுண்டுக்குள்ள ஒரு கார் நிக்குது.

கேக்கோட கலர் வந்து செகப்பும் வெள்ளயும்.

ஒரு செவுர்ல வந்து எட்டுனு நம்பர் போட்ருக்கு.

மீன் கடையிளல்லா நெறையா மீன் வந்து அடிக்கி வெச்சுருக்காங்க.

அப்சரான்ற பாக்ஸுக்குள்ள நறையா பென்னு பென்சில்லா கவர் குள்ள போட்டுருக்--

ஒரு கவரு குள்ள ஸ்மைலி எமோஜி நெறையா போட்டு வெச்சுருக்காங்க.

மின்டுக்கு மேல எல்லா ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் கொட்ன மாரி இருக்கு.

புள்ளு தரையில மண்ணு நெரப்பி நெறையா பூ தோட்டி இருக்கு.

மரத்துக்கு கீழ அ இருக்க நெழல்ல நறைய பேர் இருக்காங்க.

நாலாவது போடுல மில்க் ஷேக்னு எழுதி இருக்கு.

இந்த சிலைக்கு முன்னாடி நாலு பேர் வந்து உக்கான்ட்ருக்காங்க.

அந்த போர்டுல அந்த வெள்ள போர்டுல கருப்புல ஏதோ எழுதிருக்காங்க.

அந்த ஸ்கிரீன்ல ரோஸால ம்ம் டெக்ரேட் பண்ணிருக்காங்க.